வணக்கம்
இது வீடியோ வுக்கான தெளிவுரை மட்டுமே
பிஎச்பி புரோகிராமிங் இல் நிகழக்கூடிய வழக்கமான தவறுகளை சுட்டிக்காட்டப்போகிறேன்
பலதும் பார்த்தவுடனே புரிந்துவிடும்
50 க்கும் மேலான தவறுகள் நீங்கள் எதையாவது பார்க்காமலோ அல்லது தவறி தப்பாக டைப் செய்வதாலோ நிகழ்வதுதான்
அல்லது எதையாவது விட்டிருப்போம்
இப்படி பலரும் செய்வது நிகழ்வதே
ஒரு செமிகோலன் ஐ விட்டுவிடுவது கூடுதல் பிராக்கெட்
இது போல பல
இப்போது இங்கே சில பக்கங்களை உருவாக்கி இருக்கிறேன்
இவை நீங்கள் அடிக்கடிப் பார்க்கக்கூடிய பிழைகள்
இந்த பட்டியல் முடியவில்லை
இவை வெறுமே அடிப்படையான பிழைகள் மட்டுமே
இன்னும் நிறைய இருக்கின்றன
ஒவ்வொரு பிழையாக காண நான் கான்டெக்ஸ்ட் எடிட்டர் ஐ தயார் செய்துள்ளேன்
முதலில் இந்த எச்டிஎம்எல் ஐ விவரிக்கிறேன்
இங்கே நம் எச்சோ கமாண்ட் இல் நிறைய எச்டிஎம்எல் ஐ எம்பெட் செய்து பயன்படுத்தி உள்ளேன்
இந்த பேஜ் ஐ இயக்க இந்த எர்ரர் கிடைக்கிறது
பார்ஸ் எர்ரர் என்கிறது
இந்த மெசேஜ் தெரிகிறது
ஒரு காமா அல்லது செமிகோலன் ஐ எதிர்பார்க்க வேண்டும் அது ஒரு லைன் நம்பர் ஐ தருகிறது
இது எப்போது பார்ஸ் எர்ரர் காட்டினாலும் கூடவே லைன் நம்பர் ஐயும் காட்டும்
இங்கே காண்பது லைன் 5
இங்கே லைன் 5 கோலம்ன் 19 லான்5 கோல்19 எனப்பார்க்கிறோம்
லைன் 5 இங்குள்ளது
மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு தவறும் தென்படவில்லை
பிஎச்பி எச்சோ போன்ற கமாண்ட் ஐ இன்டர்பிரெட் செய்வது எப்படி எனில் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இங்குள்ள டபிள் கோட்ஸ்
எண்டிங் பாயிண்ட் இங்கே
ஆகவே இதுதான் ஸ்டார்ட்
இதுதான் எண்ட்
என்ன நடக்கிறது என்றால் எச்டிஎம்எல் ஐ எம்பெட் செய்வதால் நடுவில் டபிள் கோட்ஸ் ஐ பயன்படுத்துகிறோம்
அதனால் எச்சோ கமாண்ட் இங்கு துவங்கி இங்கு முடிவதாக கொள்ளப்படுகிறது
சரி ஏன் இங்கு எர்ரர் கிடைத்தது எனில் இதுவே டபிள் கோட்ஸ் முதலில் வரும் இடம்
இங்கே வரக்கூடாது
டெக்னிக்கல் ஆக பிஎச்பி இதை எடுத்துக்கொள்ளவில்லை என்பதால் இது இருத்தலாகாது
ஆனால் அது எக்ஸ்பெக்டிங் ஆ செமிகோலன் என்று சொன்னது என்னவெனில் ஒரு எச்சோ வை முடிக்கும் போது நாம் செமிகோலன் ஐ பயன்படுத்துகிறோம்
ஆகவே அது எதிர்பார்த்தது உள்ளது
ஆனால் இதற்குப்பிறகும் இது குப்பையாக ஆகிவிட்டது
ஆகவே நாம் செய்ய வேன்டியது இதற்கு பதில் சிங்கில் குயோடேஷன் மார்க் ஐ ப்பயன்படுத்துவது
சரி சேமிக்கப்போனால் எர்ரர் ஒன் லைன் 6 என்கிறது
ஏனெனில் பிழை ஆய்வு இப்போது அவ்வளவு தூரம் வந்துள்ளது
ஆகவே நமக்கு லைன் 6 இலோ அல்லது அதன் அருகிலோ மாறுதல் செய்ய வேண்டும் எனத்தெரியும்
மேலே பார்க்கும் போது மற்றவை பல லைன் எர்ரர் ஐ காட்டுவதில்லை என புரியும்
சரி இதோ
நம் எச்டிஎம்எல் கோடு ஐ இயக்கிய பின் கிடைப்பது
பங்ஷனாலிட்டி எதுவுமே இல்லை
ஆனால் அதை பார்த்துவிட்டோம்
அடுத்து நான் செய்யப்போவது செமிகோலன்
இது இன்னொரு பொதுவாக நிகழும் பிழை
இங்கே திரும்பிச்சென்று செமிகோலன் மீது சொடுக்கலாம்
இங்கே ஒரு பார்ஸ் எர்ரர் உள்ளது எக்ஸ்பெக்டிங் ஆ செமிகோலன்
கோடு சரியாக இருப்பதாகத்தான் தெரிகிறது
இங்கே ஒரு வேரியபிள் அலெக்ஸ் உடன்
இங்கு இன்னொரு வேரியபிள் அலெக்ஸ் உடன்
இங்கு டபிள் ஈக்வல்ஸ் தேவை
இந்த கண்டிஷன் ட்ரூ எனில் இந்த மெசேஜ் ஐ எச்சோ செய்வோம்
இங்கே போனால் லைன் நோ
தெளிவாக இது சிம்பிள் கோடு
இது இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆக இருந்தால் லைன் 9 ஐ கண்டு பிடிப்பது சிரமம்
ஆனால் இது உண்மையில் லைன் 9
லைன் 9 ஒரு தவறும் தெரியவில்லை
ஆனால் ஏதோ ஒரு வழியில் இந்த லைன் தவறாக இருக்கிறது
அது பிஎச்பி பக்கங்களை சிங்கில் லைன் பேசிஸ் இல் இன்டர்பிரெட் செய்வதை சார்ந்தது
இங்கே நாம் பார்க்கும் கோடு அத்தகையதே அது உண்மையில் கம்பைல் ஆகி வேலை செய்யும் ஆனால் இது கீழே இங்கே இருக்கிறது இது மேலே இருப்பதேதான் நாம் இதற்குப்பின்னும் ஒரு செமிகோலன் க்காக காத்திருக்கிறோம்
நாம் இதை செய்தால் இது இன்னும் செல்லுபடியாகும் கோட் தான்
ஆகவே நான் ஒரு செமிகோலன் ஐ அங்கே சேர்க்கிறேன்
அதை இங்கே கீழே கொண்டுவரலாம்
கோடு ஐ திருப்பி இயக்குகிறேன்
இதோ வெற்றிகரமாக பேஜ் கிடைத்துவிட்டது
தெளிவாக அதை மேலே இங்கே வைத்தாலும் அது செல்லுபடியாகும் கோடு ஆகவே இருக்கும்
பிஎச்பி வேலை செய்யும் விதம் இந்த வரியில் ஒரு பிழை இருக்கிறது என்பதல்ல
அது சொல்வது இந்த வரியை இயக்க முடியாது
அது முன் வரியில் உள்ள பிழையால் இருக்கலாம்
ஆகவே இந்த வரியில் செமிகோலன் இல்லை என்பதால் இந்த வரியை இயக்க முடியாது
ஆகவே எர்ரர் ஒன் லைன் 9 என அது திருப்பியது
அதை அங்கே பார்க்கலாம்
ஆகவே இரண்டு அடிப்படை பிழைகளை நாம் பார்த்தோம்
அது போன்ற பிழைகளை சந்தித்தால் பொதுவாக சோதிக்கவும்
வெறும் பிழை கிடைத்த வரியை மட்டுமல்ல
முன்னும் பின்னும்
ஓ பின்னும் அல்ல
பிழையை திருத்த முடியுமா என்று பாருங்கள்
தேவையானால் ஒவ்வொரு கேரக்டர் யுமே சோதிக்கவும்
இது போன்ற பிழைகள் செய்த பலரிடமிருந்தும் எனக்கு மின்னஞ்சல் வருகிறது
அவர்களுக்கு உதவுவது எனக்கு பிடித்தமான விஷயம்
தாராளமாக கேளுங்கள் ஆனால் அதற்கு முன்பு உங்கள் வேலையை ஒரு தரத்துக்கு இரண்டு
ஏன் மூன்று தரத்துக்குக்கூட சோதியுங்கள்
அடுத்த பகுதிகளில் மீதி பிழை பக்கங்களை பார்க்கலாம்